Java ல் டைப் கன்வர்ஷன் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
நாம் கற்கபோவது data ஐ ஒரு டேட்டா type லிருந்து மற்றொன்றுக்கு மாற்றுவது
இருவகை கன்வர்ஷன்ஸ் உள்ளன
மறைமுக மற்றும் வெளிப்படை கன்வர்ஷன் strings ஐ எண்களாக மாற்றுதல்
இந்த tutorial க்கு பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37 இந்த tutorial ஐ தொடர java ல் டேட்டா டைப்ஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அது தொடர்பான tutorialகளுக்கு எங்கள் வலைதளத்தைக் காணவும் டைப் கன்வர்ஷன் என்பது data ஐ ஒரு டேட்டா type லிருந்து மற்றொன்றுக்கு மாற்றுதல்
அதை செய்வதைக் காண்போம்
Eclipse க்கு வருவோம் எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி code க்கு தேவையான அமைப்பும் உள்ளது கிளாஸ் TypeConversion ஐ உருவாக்கி மெயின் method உம் சேர்த்துள்ளோம்
சில variableகளை உருவாக்குவோம்
இன்ட் ஆ எக்குவல் டோ 5 புளோட் ப் ப் எக்குவல் டோ ஆ இரண்டு variableகளை உருவாக்கியுள்ளேன்
ஆ ஒரு இன்டிஜர் மற்றும் ப் ஒரு புளோட்
புளோட் variable ல் இன்டிஜர் மதிப்பை சேமிக்கிறேன்
இப்போது புளோட் வேரியபிள் வைத்துள்ளதைக் காண்போம்
சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் file ஐ சேமித்து இயக்குவோம்
இன்டிஜர் 5
புளோட் 50 ஆக மாறியுள்ளதைக் காண்கிறோம் இந்த வகை மறைமுக கன்வர்ஷன் எனப்படும்
மதிப்பு
தானாகவே டேட்டா type க்கு பொருந்துமாறு மாற்றப்படுகிறது
அதே முறையைப் பயன்படுத்தி float ஐ int ஆக மாற்றலாம்
5 ஐ நீக்கவும்
புளோட் ப் எக்குவல் டோ 25ப் b ஐ a ல் சேமித்து a ன் மதிப்பை அச்சடிப்போம்
file ஐ சேமிக்கவும்
பிழை இருப்பதை பார்க்கிறோம்
அது டைப் mismatch கன்னோட் கன்வெர்ட் ப்ரோம் புளோட் டோ இன்ட் அதாவது int லிருந்து float க்கு மாற்றுதல் மட்டுமே மறைமுக conversion ஆல் முடியும்
மற்ற வழியில் அல்ல
புளோட் லிருந்து intக்கு மாற்ற வெளிப்படை conversion ஐ பயன்படுத்த வேண்டும்
அதை செய்வதைப் பார்ப்போம் variable க்கு முன்னால் parentheses ல் int ஐ பயன்படுத்துவதன் மூலம் செய்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்வது
வேரியபிள் b ல் உள்ள டேட்டா
இன்ட் டேட்டா type ஆக மாற்றப்பட்டு a ல் சேமிக்கப்பட வேண்டும்
file ஐ சேமித்து இயக்கவும் பார்ப்பது போல புளோட் மதிப்பு int ஆக மாற்றப்பட்டுள்ளது
ஆனால் டேட்டா type க்கு பொருந்த டேட்டா அதற்கேற்றாற்போல மாறியுள்ளது
int லிருந்து float க்கு data ஐ மாற்ற வெளிப்படை conversion ஐயும் பயன்படுத்தலாம் முன் உதாரணத்தை முயற்சிப்போம்
இன்ட் ஆ 5 புளோட் ப் ப் புளோட் ஆ systemoutபிரின்ட்ல்ன் integer ஐ float ஆக மாற்ற வெளிப்படை conversion ஐ பயன்படுத்துகிறோம்
file ஐ சேமித்து இயக்கவும்
இன்ட் மதிப்பு புளோட் மதிப்பாக மாறியுள்ளதை பார்க்கிறோம் character ஐ integer ஆக மாற்றும்போது நடப்பதைப் பார்ப்போம்
இன்ட் ஆ சார் சி எக்குவல் டோ சிங்கில் quoteகளில் ம் ஆ எக்குவல் டோ சி சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் கேரக்டர் m ஐ integer ஆக மாற்றி மதிப்பை அச்சடிக்கிறோம் அதை சேமித்து இயக்குவோம் நாம் பார்ப்பதுபோல வெளியீடு 109
அது m ன் ஆஸ்சி மதிப்பு
அதாவது char ஐ int ஆக மாற்றும் போது அதன் ஆஸ்சி மதிப்பு சேமிக்கப்படுகிறது
இதை ஒரு எண்ணுடன் முயற்சிக்கலாம்
சார் சி 5 அதை சேமித்து இயக்குவோம் நாம் பார்ப்பதுபோல வெளியீடு 53
அது 5 ன் ஆஸ்சி மதிப்பு
இது எண் 5 அல்ல
எண்ணை பெற string ஐ பயன்படுத்தி அதை integer ஆக மாற்ற வேண்டும் அதை செய்வதைப் பார்க்கலாம் மெயின் function ஐ நீக்குவோம் எழுதுக ஸ்ட்ரிங் ஷெய்த் Height ன் ஸ்ட்ரிங் வடிவம் எக்குவல் டோ டபிள் quoteகளில் 6 இன்ட் ஹ் எக்குவல் டோ வெளிப்படை கன்வர்ஷன் இன்ட் ஒஃப் ஷெய்த் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் file ஐ சேமிக்கவும்
மதிப்பு 6 உடன் ஒரு ஸ்ட்ரிங் variable ஐ உருவாக்கி அதை interger க்கு மாற்ற முயற்சிக்கிறேன்
ஆனால் ஒரு பிழையைப் பார்க்கிறோம்
அது கன்னோட் காஸ்ட் ப்ரோம் ஸ்ட்ரிங் டோ இன்ட்
அதாவது strings ஐ மாற்ற வெளிப்படையான அல்லது மறைமுகமான conversion ஐ பயன்படுத்த முடியாது
அதை மற்ற முறைகளால் செய்ய வேண்டும்
அவற்றை பயன்படுத்துவோம்
இன்ட் ஒஃப் ஷெய்த் ஐ நீக்கி எழுதுக இன்டிஜர் டாட் பார்சின்ட் ஒஃப் ஷெய்த்

file ஐ சேமித்து இயக்கவும் மதிப்பு வெற்றிகரமாக integer க்கு மாறியுள்ளதைக் காண்கிறோம்
இதை செய்ய இன்டிஜர் module ன் பார்சின்ட் மெத்தோட் ஐ பயன்படுத்துகிறோம்
6543 போல ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்கள் இருப்பின் என்ன நடக்கும் என பார்க்கலாம் file ஐ சேமித்து இயக்கவும்
மீண்டும் ஸ்ட்ரிங் வைத்துள்ள எண் வெற்றிகரமாக integer ஆக மாற்றப்பட்டுள்ளதைக் காண்கிறோம் ஸ்ட்ரிங் ஒரு தசம எண்ணாக இருந்தால் என்ன நடக்கும் என பார்க்கலாம் 6543 ஐ 6543 ஆக மாற்றுக
இப்போது string ல் தசம எண்ணைக் கொண்டுள்ளோம்
இதை integer க்கு மாற்றுகிறோம் file ஐ சேமித்து இயக்கவும்
பிழை இருப்பதை பார்க்கிறோம்ஏனெனில் தசம எண்ணைக் கொண்ட string ஐ integer ஆக மாற்ற முடியாது
இதை float ஆக மாற்ற வேண்டும்
அதை பார்க்கலாம் முதலில் டேட்டா டைப்
புளோட் ஆக இருக்க வேண்டும் அடுத்து புளோட்
parsefloat ஐ பயன்படுத்துவோம் தசம எண் கொண்ட string ஐ சரியான தசம எண்ணாக மாற்ற புளோட் class ன் பார்ஸ்ஃப்ளோட் methods ஐ பயன்படுத்துகிறோம் file ஐ சேமித்து இயக்கவும்
தசம எண்ணைக் கொண்ட ஸ்ட்ரிங் வெற்றிகரமாக தசம எண்ணாக மாறியுள்ளதைக் காண்கிறோம்
இவ்வாறுதான் மறைமுகமான மற்றும் வெளிப்படையான conversionகளையும் strings ஐ எண்களாக மாற்றுவதையும் செய்ய வேண்டும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றது
data ஐ ஒரு type லிருந்து மற்றொன்றுக்கு மாற்றுதல்
வெளிப்படையான மற்றும் மறைமுகமான conversionகள் என்றால் என்ன strings ஐ எண்களாக மாற்றுதல்
இப்போது அசைன்மென்ட்
integerடோஸ்ட்ரிங் மற்றும் floatடோஸ்ட்ரிங் பற்றி கற்கவும் அவை என்ன செய்கிறது என்பதை கண்டறியவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக காணவும்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
மேலும் விவரங்களுக்கு 1 மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா